அனைவருக்கும் வணக்கம்
லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் இல் ட்ராக் சேஞ்சஸ் வைல் எடிட்டிங் ஆ டாக்குமென்ட் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இதில் டாக்குமென்ட் களை Writerஇல் பீர் ரிவ்யூ செய்வதை பார்க்கலாம் இருப்பிலுள்ள ஒரு டாக்குமென்ட் ஐ திறக்கலாம்
ரெக்கார்ட் சேஞ்சஸ் ஆப்ஷன் ஐ பயன்படுத்தி பீர் ரிவ்யூ செய்து குறிப்புகளை தருவதை காணலாம்
வசதி என்னவென்றால் ரிவ்யூ செய்பவர் குறிப்புகள் எழுதலாம் டெக்ஸ்ட் ஐ சேர்க்கலாம் நீக்கலாம் மாற்றலாம் இவை அத்தனையும் டாக்குமென்ட் இல் தெளிவாக காண்பிக்கப்படும்
இவற்றை சுலபமாக காணும் ஆசிரியர் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளலாம் நிராகரிக்கலாம் இப்படி திருத்தங்களை மீண்டும் எழுதும் வேலையின்றி குறிப்புகளை உள்ளிடலாம்
பைலை சேமிக்கும்போது இந்த குறிப்புகளும் சேர்த்து சேமிக்கப்படும்
ஆகவே எப்படி செய்வது என்று பார்க்கலாம்
இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் 1004 மற்றும் லிப்ர் ஆஃபிஸ் சூட் வெர்ஷன் 334
இந்த டியூட்டோரியல் இல் ஏற்கெனெவே உருவாக்கி சேமித்த சில டாக்குமென்ட் களை பயன்படுத்துவேன்
அவை seven reasons to adopt fossஒட்ட் government support for foss in indiaஒட்ட் ரெக்கார்ட் சேஞ்சஸ் ஆப்ஷன் ஐ செயலாக்க எடிட் → சேஞ்சஸ் சென்று ரெக்கார்ட் ஆப்ஷன் ஐ checkசெய்யவும்
ஷோவ் ஆப்ஷன் ஐயும் செக் செய்க
இது எந்த பின்வரும் மாறுதல்களையும் தெளிவாக காட்டும்
பாயிண்ட் எண் 2 சென்று டைப் செய்யலாம்
Enter செய்க
நடப்பு பாயிண்ட் எண் இரண்டு பாயிண்ட் எண் 3 ஆகிவிட்டது
உள்ளிட்ட டெக்ஸ்ட் வேறு நிறத்தில் இருப்பதை காணுங்கள்
டெக்ஸ்ட் மீது சொடுக்கியை வைக்க செய்தி தெரிகிறது
இன்சர்ட்டட் Sriranjani உள்நுழைத்த தேதி நேரம்
இப்படி டாக்குமென்ட் இல் குறிப்பெழுதியவர் அடையாளம் காட்டப்படுகிறார்
இந்த பெயர் எங்கிருந்து வந்தது
கணினியில் லிப்ரியாஃபிஸ் நிறுவப்பட்ட போது கொடுத்த பெயரே இது
முதல் வரியில் அவலபிள் சொல்லின் எழுத்துப்பிழையை திருத்தவும்
திருத்தத்தை காணலாம்
முதல் பாயிண்ட் ஐ நீக்குவோம் இட் சிஏஎன் பே இன்ஸ்டால்ட் ஒன் ஆல் கம்ப்யூட்டர்ஸ் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒர் நீடிங் டோ பே லைசென்ஸ் பீஸ் டோ வெண்டர்ஸ்
நீக்குதல் என்பது வரியை உண்மையில் நீக்கவில்லை
ஆனால் நீக்க பரிந்துரை செய்யப்பட்டதாக குறிக்கிறது
டெக்ஸ்ட் மீது சொடுக்கியை வைக்க ஒரு செய்தி தெரிகிறது
டிலிட்டட் Sriranjani நீக்கிய தேதி நேரம்
இப்படி இருப்பில் உள்ள ஒரு டாக்குமென்ட் இல் டெக்ஸ்ட் ஐ சேர்த்தல் நீக்குதல் மாற்றுதல் போன்ற மாற்றங்களை செய்யலாம்
ஒரே டாக்குமென்ட் ஐ ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களும் கூட திருத்தலாம்
லோ ரைட்டர் இவற்றை வெவ்வேறு நிறங்களில் காட்டும்
இதனால் யார் திருத்தி உள்ளார்கள் என சுலபமாக கண்டுகொள்ளலாம்
சந்தேகமானால் சொடுக்கியை டெக்ஸ்ட் மேல் வைக்க குறிப்பில் விவரங்கள் காட்டப்படும்
என் சக பணியாளர் குரு திருத்திய ஒரு டாக்குமென்ட் ஐ திறந்து இதை காட்டுகிறேன்
government support for foss in indiaஒட்ட் என்னும் டெக்ஸ்ட் ஆவண கோப்பை திறப்போம்
டாக்குமென்ட் இல் பல சேர்க்கைகள் அடித்தல் திருத்தங்களை காணலாம்
சொடுக்கியை டெக்ஸ்ட் மேல் வைக்க குறிப்பில் அடித்தல் திருத்தங்களை குரு செய்தார் என காட்டப்படுகிறது
அடியில் ஒரு பாயிண்ட் ஐ சேர்க்கலாம் சிடிஏசி நிக் nrc பாஸ் அரே இன்ஸ்டிட்யூஷன்ஸ் ஒஃப் கவர்ன்மென்ட் ஒஃப் இந்தியா விச் டெவலப் ஆண்ட் புரோமோட் பாஸ் இந்த உள்நுழைவின் நிறம் குரு செய்த மாற்றங்களுக்கான நிறத்திலிருந்து வித்தியாசமானது
சொடுக்கியை இந்த உள்நுழைவின் மேல் வைக்க Inserted ஸ்ரீரஞ்சனி என்ற செய்தி காட்டப்படுகிறது
இப்படியாக ஒரு டாக்குமென்ட் உருவாக்கியவரின் கைக்கு மீண்டும் போய் சேரு முன் பலர் திருத்தங்களை செய்யலாம்
டாக்குமென்ட் ஐ சேமிக்காமல் மூடுவோம்
இப்போது ஆசிரியர் மறு ஆய்வாளரின் திருத்தங்களை எப்படி ஒப்புக்கொள்வதோ நிராகரிப்பதோ செய்யலாம் என பார்க்கலாம்
government support for foss in indiaடாக்குமென்ட் இல் நான்தான் ஆசிரியர் என்றும் குரு செய்த திருத்தங்களை ஒப்புக்கொள்வதோ நிராகரிப்பதோ செய்யப்போகிறேன் எனலாம்
பாயிண்ட் 2 க்குப்போய் நீக்கப்பட்ட டெக்ஸ்ட் ரீசன்ஸ் மீது வலது சொடுக்குகிறேன்
பின் ஆக்செப்ட் சாங்கே என்பதையும் சொடுக்குகிறேன்
டெக்ஸ்ட் நீங்கி மறு ஆய்வாளர் கொடுத்த மாற்றம் ஏற்கப்பட்டது
நீட்ஸ் என்ற உள்நுழைத்த டெக்ஸ்ட் ஐ வலது சொடுக்குக ஆக்செப்ட் சாங்கே ஐயும் சொடுக்குக
டெக்ஸ்ட் சாதாரணமாகி விட்டது
இதைத்தான் மறு ஆய்வாளர் பரிந்துரைத்தார்
இப்படியாக மறு ஆய்வாளர் தரும் உள்நுழைவு நீக்கம் ஆகிய எல்ல திருத்தங்களையும் ஆசிரியர் ஒப்புக்கொள்ள முடியும்
பாயிண்ட் 1 க்கு சென்று நீக்கப்பட்ட தே ஒப்பனாஃபிஸ் டாக்குமென்ட் ஸ்டாண்டார்ட் ஹாஸ் பீன் நோட்டிஃபைட் அண்டர் திஸ் பாலிசி வரி மீது வலது சொடுக்குக
ரிஜெக்ட் சாங்கே ஐ தேர்ந்தெடுக்கவும்
டெக்ஸ்ட் சாதாரணமாகி விட்டது
அதாவது பரிந்துரை ஆசிரியரால் நிராகரிக்கப்பட்டது
பாயிண்ட் 5 க்கு சென்று கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ் இன் தேசே ஸ்டேட்ஸ் ஆண்ட் இன் ஒரிசா கர்நாடகா ஆண்ட் தமிழ் நடு லியர்ன் லினக்ஸ் வரி மீது வலது சொடுக்குக
ரிஜெக்ட் சாங்கே ஐ தேர்ந்தெடுக்கவும்
இது மறு ஆய்வாளர் உள்நுழைத்த வரிகளை நீக்கிவிட்டது
இப்படி மறு ஆய்வாளர் தரும் உள்நுழைவு நீக்கம் எல்லா திருத்தங்களையும் ஆசிரியர் ஒப்புக்கொள்ளவோ நிராகரிக்கவோ முடியும்
இறுதியாக ஒப்புக்கொள்ளல் நிராகரிப்பு எல்லாம் முடிந்த பின் எடிட் ஜிடிஜிடி சேஞ்சஸ் சென்று ரெக்கார்ட் ஷோவ் ஆப்ஷன் களை குறி நீக்கவும்
குறி நீக்கிய பின் திருத்தம் தனியாக குறிக்கப்பட மாட்டாது
மறு ஆய்வாளர்களின் மாற்றங்களை ஒப்புக்கொண்டோ நிராகரித்தோ முடிவு செய்தபின் ஆவண சேமித்தலை உறுதி செய்க
இத்துடன் இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிகிறது
இறுதியாக பயிற்சி
ஒரு டாக்குமென்ட் ஐ திறந்து சொற்பிழைகளை ரெக்கார்ட் சேஞ்சஸ் பாங்கில் திருத்துக
இங்கே ஏற்கெனெவே அந்த பயிற்சியை செய்து வைத்து இருக்கிறேன்
கீழ் வரும் தொடுப்பில் விடியோவை காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ சுருக்கமாக சொல்லுகிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணலாம்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
இணையத்தில் பரிட்சை தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு எம்மை தொடர்பு கொள்ளவும்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
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ மூல பாடம் இட் போர் changeதமிழாக்கம் கடலூர் திவா நன்றி